ஜெஎம்ஒஎல் ல் தரவுத்தளங்களில் உள்ள அமைப்புகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பப்செம் தரவுத்தளத்திலிருந்து வேதியியல் அமைப்புகளை ஏற்றுதல் ஜிகெம்பெயிண்டில் வரையப்பட்ட இருபரிமாண அமைப்புகளை ஜெஎம்ஒஎல் ல் முப்பரிமாண மாதிரிகளாக மாற்றுதல்
இந்த டுடோரியலை தொடர ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 ஜாவா பதிப்பு 7 ஜிகெம்பெயிண்ட் பதிப்பு 01210 மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ப்ரெளசர் 220
ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
தரவுத்தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள சேர்மங்களின் அமைப்புகளை ஏற்ற ஒரு அம்சத்தை ஜெஎம்ஒஎல் கொண்டுள்ளது
மேனு பார் ல் உள்ள பைல் மேனு
கெட் மோல் தேர்வைக் கொண்டுள்ளது இது வேதியியல் அமைப்பு தரவுத்தளம் பப்செம் லிருந்து மூலக்கூறுகளை ஏற்றுகிறது புரோட்டீன் டேட்டா பேங்க் லிருந்து புரத அமைப்புகளை ஏற்ற கெட் பிடிபி என்ற மற்றொரு தேர்வையும் கொண்டுள்ளது
இந்த அம்சம் மற்றொரு டுடோரியலில் விரிவாக விளக்கப்படும்
பேனல் ல் ஒரு வேதியியல் அமைப்பை ஏற்ற கெட் மோல் மீது க்ளிக் செய்க
திரையில் ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
இந்த உரைப்பெட்டியில் பின்வருவனவற்றை டைப் செய்வதன் மூலம் தரவுத்தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த மூலக்கூறையும் ஏற்ற முடியும் பொது பெயர் அல்லது ஐயூபாக் பெயர் சிஏஎஸ் எண் சிட் எண் இஞ்சி ஐடென்டிஃபையர் அல்லது ஸ்மைல்ஸ் ஐடென்டிஃபையர்
ஒரு குறிப்பிட்ட இரசாயனத்தின் அடையாள எண்களின் தகவலுக்கு பப்செம் தரவுத்தள இணையத்தளத்திற்கு செல்க திரையில் ஃபீனாலை காட்டுவோம்
எனவே உள்ளீட்டு உரைப்பெட்டியில் டைப்செய்கphenol
ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
பேனல் ல் ஃபீனால் மாதிரி காட்டப்படுகிறது
பல்வேறு ரெண்டரிங் தேர்வுகளை பயன்படுத்தி ஃபீனாலின் டிஸ்ப்ளே ஐ மாற்றமுடியும்
இந்த தேர்வுகள் மேனு பார் மற்றும் pop உப் மேனு ல் பட்டியலிடப்பட்டுள்ளன
ஃபீனாலின் பென்சீன் வளையத்திற்கு நம்மால் பதிலிகளை சேர்க்க முடியும்
முதலில் மாதிரியில் அணுக்களுக்கு பெயரிடுவோம்
டிஸ்ப்ளே மேனு மீது க்ளிக் செய்து லேபல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பின் நம்பர் தேர்வு மீது க்ளிக் செய்க
இப்போது கார்பன் அணு எண் 4 உடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் எண் 10 க்கு பதிலாக ஒரு அமினோ குழுவை வைப்போம் மாடல்கிட் menuஐ திறந்து தேர்வுகளில் நைட்ரஜனை தேர்ந்தெடுக்கவும்
ஹைட்ரஜன் எண் 10 மீது க்ளிக் செய்க
பேனல் ல் பாரா அமினோ ஃபீனால் மூலக்கூறு உள்ளது
டிஸ்ப்ளே ஐ ஸ்டிக்ஸ் டிஸ்ப்ளே ஆக மாற்றுவோம்
மாடல்கிட் மேனு ஐ மூடவும்
pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் க்கு வந்து ஸ்கீம் ஐ தேர்ந்தெடுத்து பின் ஸ்டிக்ஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் பாரா அமினோ ஃபீனால் மாதிரியை ஸ்டிக்ஸ் டிஸ்ப்ளே ல் கொண்டுள்ளோம்
உருவாக்க கடினமான சிக்கலான அமைப்புகளை எளிமையாக பேனல் ல் ஏற்ற முடியும்
உதாரணமாக கொலஸ்ட்ரால்
பைல் மேனு மீது க்ளிக் செய்க கெட் மோல் தேர்வு மீது க்ளிக் செய்து உரைப்பெட்டியில் டைப் செய்க கோலஸ்டெரால்
ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
கொலஸ்ட்ரால் ன் மூலக்கூறு பேனல் ல் காட்டப்படுகிறது
மூலக்கூறின் இரட்டை பிணைப்பு மற்றும் பக்க சங்கிலி போன்ற அம்சங்களை முன்னிலைப்படுத்த முடியும் இரட்டை பிணைப்பை முன்னிலைப்படுத்த இரட்டை பிணைப்பின் கார்பன் அணுக்களின் நிறங்களை முதலில் மாற்றுவோம்
டூல் பார் ல் செலக்ட் ஏட்டம்ஸ் ஐகான் மீது க்ளிக் செய்க
பின் இரட்டை பிணைப்பில் உள்ள கார்பன் அணுக்கள் மீது க்ளிக் செய்க
அணுக்களை சுற்றி மஞ்சள் நிள ஒளிவட்டம் தோன்றுகிறது
pop up மேனு ஐ திறந்து
கலர் க்கு வந்து ஏட்டம்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து பின் ஓரங்கே தேர்வு மீது க்ளிக் செய்க
இப்போது டூல் பார் ல் ரோட்டேட் மாலிக்யூல் தேர்வு மீது க்ளிக் செய்க
கொலஸ்ட்ரால் மாதிரியில் உள்ள இரட்டை பிணைப்பு இப்போது ஆரஞ்ச் நிறத்தில் உள்ளது
அதேபோல பக்க சங்கிலியில் உள்ள கார்பன்களையும் முன்னிலைப்படுத்த முடியும்
pop up மேனு ஐ பயன்படுத்தி நிறத்தை வயலெட் ஆக மாற்றுக
முக்கிய அம்சங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட கொலஸ்ட்ரால் மாதிரியை பேனல் ல் கொண்டுள்ளோம்
பயிற்சியாக பப்செம் தரவுத்தளத்தில் இருந்து கஃபீன் அமைப்பை ஏற்றுக அந்த மூலக்கூறில் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக டிஸ்ப்ளே ஐ வயர்ஃப்ரேம் ஆக மாற்றுக
இப்போது ஜெஎம்ஒஎல் ன் மற்றொரு முக்கிய அம்சத்தை விவரிக்கிறேன் மற்றொரு மென்பொருளில் வரைப்பட்ட மூலக்கூறுகளின் இருபரிமாண அமைப்புகளை முப்பரிமாண மாதிரிகளாக மாற்ற முடியும்
இங்கே பேனல் ல் அமினோஅமில அலனைன் மாதிரியைக் கொண்டுள்ளேன்
இந்த மூலக்கூறின் இருபரிமாண அமைப்பு ஜிகெம்பெய்ண்ட் என்ற மென்பொருளில் வரையப்பட்டது இந்த அமைப்பு mol பைல் ஆக சேமிக்கப்பட்டது
ஜிகெம்பெய்ண்ட் என்பது இருபரிமாண அமைப்புகளை வரைவதற்கான ஒரு கட்டற்ற மென்பொருள்
ஜிகெம்பெய்ண்ட் டுடோரியல்கள் பின்வரும் இணைப்பில் கிடைக்கும்
அமைப்புகளை வரையவும் அதை mol பார்மேட் ல் சேமிக்கவும் அனாலிசிஸ் ஒஃப் கம்பவுண்ட்ஸ் டுடோரியலைக் காணவும்
இந்த ஜிகெம்பெய்ண்ட் காட்சி பகுதியில் காட்டப்பட்டுள்ள இருபரிமாண வரைப்படங்களாவன அமினோ அசிட் Alanine நியூக்ளியோசைடு Adenosine சச்சரைடு Alpha D குளூகோபைரனோஸ் நாம் அவற்றை என் டெஸ்க்டாப் ல் mol பார்மேட் ல் சேமித்துள்ளேன் முதலில் அலனைனின் இருபரிமாண அமைப்பை ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் ல் முப்பரிமாண மாதிரியாக காண்பொம்
எனவே ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் விண்டோவை திறக்கிறேன்
டூல் பார் ல் ஒப்பன் ஆ பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
நான் டெஸ்க்டாப் போல்டர் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் மீது க்ளிக் செய்கிறேன்
பைல் alanineமோல் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்கிறேன்
திரையில் அலனைன் முப்பரிமாண மாதிரி திறக்கிறது
மாடல்கிட் மேனு ஐ திறந்து பிக்ஸ் ஹைட்ரோஜன்ஸ் ஆண்ட் மினிமைஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க
அமைப்புக்கு ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்பட்டு எனர்ஜி மினிமைசேஷன் செய்யப்பட்டுள்ளது
மற்ற mol பைல் களுடன் செய்வது போல மேனு பார் மற்றும் pop உப் மேனு ஐ பயன்படுத்தி டிஸ்ப்ளே ஐ மாற்ற முடியும்
இங்கே ஜெஎம்ஒஎல் ல் adenosineமோல் ன் முப்பரிமாண மாதிரி உள்ளது இது ஜெஎம்ஒஎல் ல் alpha d glucopyranoseமோல் ன் முப்பரிமாண மாதிரி சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது பப்செம் தரவுத்தளத்திலிருந்து வேதியியல் அமைப்புகளை ஏற்றுதல் ஃபீனால் மற்றும் கொலஸ்ட்ரால் ன் டிஸ்ப்ளே ஐ மாற்றுதல் ஜிகெம்பெய்ண்டில் வரையப்பட்ட இருபரிமாண அமைப்புகளை ஜெஎம்ஒஎல் ல் முப்பரிமாண மாதிரிகளாக மாற்றுதல் அலனைன் அடினோசின் மற்றும் ஆல்ஃபா டி க்ளுகோபைரநோஸ் ன் இருபரிமாண அமைப்புகளை முப்பரிமாண மாதிரிகளாக மாற்றுதல்
இங்கே உங்களுக்கான மற்றொரு பயிற்சி
பின்வரும் அமினோ அமிலங்களின் இருபரிமாண அமைப்புகளை ஜிகெம்பெய்ண்டில் வரைக சிஸ்டின் ஹிஸ்டிடின் ஃபீனைல்அலனைன் mol fileகளாக சேமிக்கவும்
அந்த fileகளை ஜெஎம்ஒஎல் ல் திறந்து டிஸ்ப்ளே ஐ மாற்றவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்